okay okay sister வேற எது sim ஆஹ் accept பண்றது. okay okay sister இப்ப நம்ம five G use பண்ணோம்னா அதுல என்ன என்ன advantages லாம் இருக்கு. disadvantages லாம் இருக்கு. அது five G நமக்கு நல்லதா என்ன four G ஏ இப்போ okay வா இருக்க. அத கொஞ்சம் details ஆஹ் explain பண்ணுங்க. okay கண்டிப்பா நான் already சொன்ன மாதிரி தான் efficient ஆவும் தான் இருக்கு. time வந்து நம்மளுக்கு அதிகமா ஆகாது. so வந்து அது high resolution அது இப்போ ஒரு bandwidth கிடைக்குது four G க்கு ஒரு bandwidth இருக்குதுனா three G க்கு ஒரு bandwidth இருக்கும். so அதே மாதிரி தான் five G க்கும் ஒரு bandwidth இருக்கு.

எல்லாமே நல்ல qualities ல பார்க்கலாம். so இதே மாதிரி தான் bi-directional அப்படின்னா அது எல்லா directional ளையும் so name two D three D எல்லாமே

five G யு இருக்க போது. இப்போ நமக்கு two D three D ல இருந்து எல்லாமே ஒரு technology improve ஆகும். so five G use பண்ணனும். ஆஹ் ini galaxy plan உ பத்தி எல்லாம்

அப்போ five G சொல்லும் பொது நெறைய amount கேட்பார்களா ஏன நமக்கு internet எல்லாமே நெறைய கொடுக்குறாங்க. அதுனால five G நமக்கு நெறைய amount இருக்குமா? இல்லை plans எது நெறைய இருக்குமா? அதே மாதிரி இந்தியா okay okay sister எப்படி நமக்கு எவ்வளோ செலவு ஆகுது? ஆனா வந்து கம்மியான amount குள்ள வர வேணாம். amount க்கு ரொம்ப கம்மியா இருக்கு. data வு ஊர் அளவு கிடைக்குது. அப்ப ஏன் நம்ம five G வாங்குறோம். four G வாங்களாம்ல? இது வந்து ரொம்ப amount இருக்கு. அப்பறம் வேற எதுவோ details எது அத பத்தி உங்களுக்கு தெரியனுமா? four G ஏ வாங்கலாம். okay okay sister super super அப்போ five G, four G ரெண்டத்துக்கும் difference இருக்கு. amount தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அப்பறம் நீங்க வேற part time job வேற பண்றிங்க சொல்லி கேள்வி பட்டேன். அதுக்கு network எப்படி உங்களுக்கு சரியா கிடைக்குதா? அப்பரோ game லாம் நெறைய விளாடுவிங்க அதுக்கு எல்லாம் network நல்ல கிடைச்சிட்டு இருக்குதா? four G

okay okay okay super super இவ்வளோ details தெரிஞ்சி வச்சிருக்கீங்க. four G, five G நா பாருங்க நா இன்னும் updates அங்கமே இருக்கீங்க. இவ்வளோ plans எல்லாம் இருக்கு. அது தன சரி உங்களுக்கு call பண்ணலாம். அப்படின்னு சொல்லி call panen. okay sister எப்ப office வருவீங்க. நம்ம sim வேற வாங்க போனும். என்னைக்கு வாங்க போறோம். busy ஆஹ் இருப்பிங்களா. வருவீங்களா? எப்படி okay okay super super super நாளைக்கு office வருவீங்களா எப்படி? எப்படின்னா எனக்கு sim வாங்கியே ஆகணும். ரொம்ப எனக்கு tower கிடைக்கவே மாடிக்கு. atleast இப்போதைக்கு ஒரு set வாங்கிட்டு five G launch ஆனதுக்கு அப்பறம் five G mobile வாங்கிட்டு use பண்ணலாமுன்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க. இப்போதைக்கு நா அடிக்கடி வெளியில போகோ வேண்டியது இருக்கும். work விஷயமா office விஷயமா அது தன கண்டிப்பா எனக்கு sim வேணும் four G sim வாங்கணும். three G தான் use பண்ணிக்கிட்டு இருக்கேன். network கிடைக்க மாடிக்கு. ama sister இன்னு நா three G தான் use பண்ணிக்கிட்டு இருக்கேன். network லாம் என் தங்கச்சி தான் four G use பண்ற. அவத இருக்கும் போது தான் வீட்டுல இறுக்கப்ப full ஆஹ் hotspot use பண்ணி net லாம் வாங்குவேன். இப்போ தர மாற்ற தோற்ற உனக்கு net இருக்குல்ல அதுல பாரு. நா three G sim வச்சிட்டு எப்படி பாக்குறது நீங்களே சொல்லுங்க. okay okay sister நீங்க சொல்றது எல்லாம் சரி தான் இருந்தாலும் network எல்லாம் சரியா கிடைக்க மாடிக்குது. office work வேற அப்போ அப்போ week days ல பண்ண சொல்றாங்க. அதுக்கு வேற நேத்து வீட்டுல அம்மாட அப்பாட hotspot use பண்ணி வாங்க வேண்டியதை இருக்கு. so நம்ம நீ என்னைக்கு free யா இருக்கியா என்னைக்கு நம்ம sim வாங்க போலாம் four G sim வாங்கணும். எனக்கு இப்போதைக்கு ஒரு sim போதும் என நீங்க சொல்றிங்க five G சீக்கிரம் launch பண்ணுவாங்க அப்படினு so அதுக்கு அப்பறம் வென நம்ம five G sim வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம four G sim மட்டு வாங்கிக்கலாம். okay okay sister அப்போ aadhar card எது வேணும்னா சீக்கிரம் சொல்லுங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச shops வேணும்னா யாரது shops வச்சிக்கங்களை கேட்டு சொல்லுங்க. என்ன என்ன details வேணும்னு சொல்லிட்டு

okay okay sister அப்பறம் நம்ம two forty nine plan ஆஹ் deactivate பண்ணிடலாம். one month plan ஆஹ் எப்படியு free யா கிடைக்கும். okay sister super super அப்பறம் நம்ம நாளைக்கு office ல meet பண்ணலாம். முடிஞ்சா evening வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துரலாம். okay நாளைக்கு meet பண்ணலாம். bye

ஆஹ் வணக்கம்

அஹ் . எல்லாரும் சாப்பிட்டீங்களா? பரவாயில்லையா work எல்லாம் பரவாயில்லை ஜி, பரவாயில்லை என்ன ஜி பொங்கல் வேற வருது படம் வேற release என்ன பண்ணலாம்? ticket book பண்ணிடலாம் தல. நான் துணிவு தான் போறேன். நீங்க வர்றீங்களா? book பண்ணிடலாமா? book பண்ணுங்க தல வரேன் வந்து review குடுக்கறேன். நல்லாருக்கா இல்ல மொக்கையா இருக்கான்னு நாங்க குடுத்தா தானே review அது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

அதுக்கு ஓடறதுக்கு நாங்க இருக்குமில்லை எங்க ரசிகர்கள் இருக்குமில்லை என்ன ஜி தண்டமாவா ஜி காசு waste பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம்.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 தல, உங்க வாரிசோட director யாரு? தெலுங்கோட director ரு director ங்க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 பாக்கலாம் தல, பாக்கலாம் தல. உங்களுக்கு யாருங்க heroine கண்ணுலேயே காட்டமாட்டேங்கறீங்க தல பாக்கலையா? அங்க துப்பாக்கில சுட்டுட்டிருப்பாங்க

யாருக்கு வேணா இதுன்னு. நம்ம இந்த தலையோட acting க்காகவே போறோம். racing அதுவும் கடலுக்குள்ள வேற வண்டியோட்டறாரு. ஜி, புரியல ஜி. வெறித்தனமா பண்ணாதீங்க ஜி. நீங்க பார்த்தீங்களா இல்லயா trailer ஐ இன்னும் இல்ல ஜி. ரெண்டுத்துக்குமே பாக்கலை. பாத்தீங்களா நீங்க வெறியன்னு சொன்னீங்க. audio launch கூட பாக்கலைன்றீங்க அஹ் ஆஹ் அது பாத்தேன் ஜி. first மட்டும் பாக்கணும்னாங்க. audio launch பார்த்தேன். பாத்தீங்களா எப்படி வெறித்தனமா match எல்லாம் போட்டு சொன்னா அவரு bowling போட்டு விளையாண்டிட்டிருக்காரு ஆஹ்

ஓ! ரசிகர்களை வெச்சு attack பண்றீங்க.

சரி, சரிங்க, சரி, சரிங்க அப்புறம்?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

சரி ஜி. என்ன natrure அப்படியே வந்து peaceful லா பார்த்துட்டு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

riders, riders எத்தனை பேர் போறீங்க?

அண்ணே எண்ணனே அப்படி நினைச்சிட்டீங்க? என்ன ஜி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தான் வந்து playboy list ல இருக்கீங்க. நீங்க வந்து இப்படி சொல்றீங்க?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 ஜி, உங்க பேரு, நான் save பண்ணியிருக்கறது என்னன்னு save பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? சத்யா playboy அப்பிடின்னு தான் save வே பண்ணி வெச்சுருக்கேன்.

நாங்கல்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை சங்கங்க. ஜி, அந்த சங்கத்துக்கு வந்து தலைவன் நான் தான். உங்களை member ரா கூட இழுத்துக்கல நானு. நான் இங்கேயே நாங்க ஒரு சங்கம் open பண்ணியிருக்கோமே. அதுக்கு நாங்க தானே incharge. என்ன தல இப்படி சொல்லிட்டீங்க? நான் வந்து ஊர் full லா சங்கம் வெச்சு நடத்தறேன். நீங்க எனக்கு தெரியாம சங்கம் வெச்சிருக்கீங்க. உங்க சங்கத்து மேல கேஸ் குடுக்கறேன், இருங்க. குடுங்க, குடுங்க. நாங்க வருத்தப்படாத சங்கம் தான் வெச்சுருக்கோம். ஏன் ஜி ஒரு சங்கம் வெச்சா பரவாயில்லை ஓயாம ஊருக்கு area வுக்கு ஒரு சங்கம்னு வெச்சருக்கீங்களா நீங்க ஹம்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

வேற. ஆமாம். அதான் இப்ப dialogue கும் நல்லா வெச்சுருக்காங்க. அதான் மக்களுக்கு நல்லா reach ஆகுது.

fun fun ஒண்ணுமே பண்ணல. நீங்க வேற single லா சுத்திக்கிட்டு இருக்கற என்னை போய் fun பண்ண சொல்றீங்க? ஊட்டி போறீங்கல்ல பின்னாடியே நானும் வண்டி எடுத்துட்டு வரேன் இருங்க follow பண்ணிட்டு வரேன். வாங்க, வாங்க follow பண்ணுங்க வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பின்னாடியே வருவேன். நீங்க பொண்ணோட நிக்கும் போது தல நான் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி . பொண்ணோட வரமாட்டேன்னாரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கறாரு பாருங்கன்னு சொல்லி போட்டுவிடறேன் இருங்க. ஆமாம் பொண்ணோட எப்பவாவது கடைவீதியில் ஏதாவது வாங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்க தப்பா எடுத்துப்பீங்க.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 தல, அது friend ஆ கூட இருப்பாங்க தல. நீங்க வேற.

இதெல்லாம் சொல்ல முடியுமா தல, என்னா நீங்க, ஆஹ்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 வாங்க, வாங்க. நீங்களும் உங்க ஜோடிய கூட்டிட்டு வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வரேன். என தம்பி ஒருத்தன் இருக்கான்

industrial area ம்பாங்களே, அந்த மாதிரி area க்கு போய் பார்க்க போறீங்களா?

ஜி residential area ன்னு சொல்லி உள்ள allow பண்ண மாட்டாங்க. ஒண்ணு ரெண்டு dam எல்லாம் அங்க இருக்கு, அந்த dam பேரு மறந்து போச்சு. அதெல்லாம் spot நல்லாருக்கும் ஜி.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

அந்த கோத்தகிரி வழியா road அது போகும்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 okay, okay, okay போற வழில இந்த tea factory எல்லாம் இருக்கும் அதுக்கு உள்ளார போய் பாக்கலாம் ticket வெறும் பத்து ரூபாய் தான்.

இது நான் சொன்ன இடமெல்லாம் வந்து allowed கிடையாது மாட்டினா மட்டும் தான் நம்ப வந்து ஆயிரம் ரூபாய், ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி பார்க்கிறது மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா சும்மா பாத்துட்டு வந்திடலாம் மாட்டாம இருந்தோம்னா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 இல்ல ஜி அதிகமா போலீஸ்காரங்கெல்லாம் நிக்க மாட்டாங்க. ஹம் suppose நம்ப போற நேரத்துல எதுவும் மாட்டிகிட்டோம்னா? அப்ப போலீஸ்காரங்கிட்ட ஐயா, சாமி, மன்னிச்சிடுங்க. அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் சரிங்க தல, சரி, சரி சரி அஹ் அப்புறம் வேற, வேற என்ன special

என்ன உங்க ஆளு வண்டி எடுத்துட்டு தெறி தெறின்னு தெறிச்சிண்டிருக்காரு என்ன ஒன்றரை வருஷம் gap குடுக்க போறாராமா? ஒன்றரை வருஷமா?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 ஆமாம், இப்ப வந்து இப்ப recent ஆ வந்து பைக் எடுத்துக்கிட்டு நம்ம asia full ஆ rounding அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த ஒரு கண்டத்துல round அடிச்சிட்டிருந்தாரு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

அது எல்லாத்தையும் round அடிக்கப்போறாறாமா

BMW bike

லட்ச ரூபாய்க்கு வாங்கி வெச்சிருக்காராமில்லை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 அவருக்கு bike வெறியர்ல அவர்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

நான் suit அ net ல அது பார்த்தேன் நான். அந்த suit ஓட விலையே ஒண்ணு அம்பது, அறுபது போக வருதாமாம். அது வந்து எப்படின்னா நம்~ normal ஆ போறதுனா நம்ம local ல வந்து ஓட்டிட்டிருப்போம். இவரு போறதெல்லாமே international ல போறாருல்ல அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுமில்ல?

இன்னொருத்தன் ஒருத்தன் மாட்டினான் பாத்தீங்களா நான் வந்து எப்படி போனாலும் மாட்டுவேன் போலீஸ்கிட்டன்னு சொல்லி. TTF

car ல போயிருக்காப்ல தல, car லயே வெச்சு lock அடிச்சுட்டாங்கலாமா ஆமாம் தல car வந்து number plate இல்லாம போனா அப்புறம் பிடிப்பாங்களா இல்லயா

தெரியும் நான் எதுக்குங்க number plate வெக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல rules and regulations விதிமுறைகள் இருக்குல்ல அதை follow பண்ணி போகணுமா இல்லயா? அப்படி பார்த்தா அவங்க rules and regulations போட்டு நம்மளுக்கு எல்லாம் road எல்லாம் பக்காவா வெச்சு கொடுத்திருக்காங்களா? அது correct தான் நீ சொல்றது. அதுக்கு யார் காரணம் நம்ம அர~ நம்ம அரசியல்வாதிங்க தானே? road உ எங்க area ல எல்லாம் வந்து வண்டிய வீட்டு வாசல்ல இருந்து வெளிய எடுத்தா, ஏண்டா வண்டிய வெளிய எடுத்துட்டு வரோம்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் தல. நம்மளது எல்லாம் outer ல இருக்க வீடு, road எல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. அதுவும் காற்று மாசுபாடு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

இப்ப ஊருக்குள்ள city க்குள்ள போனா இந்த மாதிரி ஏதாவது வருது.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

அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நான் வேலை செய்யறேன் இல்ல

அப்ப வந்து bike எல்லாம் எடுத்துட்டு நான் இந்த side வந்தேன்னா அரை மணி நேரம், கால் மணி நேரத்துல வந்திடலாங்க. இப்ப இந்த area க்கு நான் வரணும்னா ஒன்றை மணி நேரம், ரெண்டு மணி நேரம் ஆயிடுது. அந்த அளவுக்கு population ஜாஸ்தியாயிடுச்சு இல்லீங்கல ஆமாம், ஆமாம். போயி swimming தான் அடிச்சுட்டு வரணும் daily water wash உட வேண்டியதா இருக்குது வந்து கழுவ முடியமாட்டேங்கிதுங்க அந்தளவு குப்பையா இருக்குது வண்டியே. ஒரு புழுதியே வந்துரும் வண்டிக்குள்ள இருந்து.

புழுதி அப்பிடியே பின்னாடி அடிக்கற அளவுக்கு தெறிச்சு விட்டு போவானுங்க. ஆமாம் அவனுங்க மாட்டகூடாத்துல்ல அப்ப அப்பிடி போயி ஆமாம். அப்புறம் புடிச்சு வெச்சுருவீங்கள்ல, புடிச்சு அப்புறம் ஜெயில்ல போட்டிருவீங்கல்லே? அது முடியாதவனுங்க எல்லாம் number plate எல்லாம் கழட்டி வெச்சுட்டு பேய் மாதிரி புயலோட்டம் ஓட்டிட்டுத் திரியறானுங்க ஆமாம் ஜி ஆமாம். அப்புறம் நம்ம மருதநாயகம் status வருதா தெரியும்னு சொன்னீங்க. வருதா, இல்லயா? மருதநாயகம்